சி மற்றும் C ல் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்க போவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ இயக்குதல்
ஸ்டேட்மெண்ட் களின் தொகுப்பை இயக்குதல்
உதாரணங்களின் மூலம் இதை செய்யலாம் சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் பார்க்கலாம் இந்த டியூட்டோரியல் க்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் 461 கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்ஸ் ன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் program ல் ஸ்டேட்மெண்ட் என்பது புரோகிராம் இயக்கத்தின் போக்கைக் கட்டுப்படுத்துகிறது எந்த கோடு இயக்கப்படவேண்டும் என்பதை தீர்மானிக்க இது உதவுகிறது கண்டிஷன்ஸ்
ட்ரூ ஆ பால்சே ஆ என பார்க்க முடியும்
ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது பல statementகளை இயக்க முடியும்
ஐஎஃப் statements ன் இயக்கத்தை புரிந்துகொள்வோம்
இங்கே கண்டிஷன்
ட்ரூ எனில் ஸ்டேட்மெண்ட்1 இயக்கப்படும் கண்டிஷன்
பால்சே எனில் ஸ்டேட்மெண்ட்2 இயக்கப்படும் இப்போது எல்சே ஐஎஃப் statementன் இயக்கத்தைப் பார்ப்போம் இங்கே கண்டிஷன்1
ட்ரூ எனில் ஸ்டேட்மெண்ட்1 இயக்கப்படும்
கண்டிஷன்1
பால்சே எனில் இது மற்றொரு கண்டிஷன் ஐ சரிபார்க்கும் அதுதான் கண்டிஷன்2
கண்டிஷன்2
ட்ரூ எனில் ஸ்டேட்மெண்ட்3 இயக்கப்படும் கண்டிஷன்2
பால்சே எனில் ஸ்டேட்மெண்ட்2 இயக்கப்படும் இப்போது நம் புரோகிராம் க்கு வருவோம்
எடிட்டர் ல் ஏற்கனவே கோடு ஐ எழுதியுள்ளேன்
அதை திறக்கிறேன்
பைல் பெயர் ifstmtசி என்பதை கவனிக்கவும் இந்த புரோகிராம் ல் இரு எண்களின் கூடுதலை கணக்கிட்டு சில conditionகளையும் சரிபார்ப்போம்
கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே ஆ ப் மற்றும் சும் என்ற மூன்று இன்டிஜர் வேரியபிள் களை டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே யூசர் இன்புட் க்காக கேட்கிறோம்
ஆ மற்றும் b க்கான மதிப்பை யூசர் கொடுப்பார்
வேரியபிள் ஆ மற்றும் வேரியபிள் bல் அந்த மதிப்புகள் சேமிக்கப்படும் கன்சோல் லிருந்து டேட்டா ஐ scanf எடுக்கிறது
பின் இது கொடுத்த variableலில் முடிவை சேமிக்கிறது scanf ல் பார்மேட் ஸ்பெசிஃபையர்
டேட்டா வகையை அறிய உதவுகிறது
இங்கே160d உள்ளது
இது இன்டிஜர் டேட்டா வகையை கையாளுகிறோம் என்பதை குறிக்கிறது
இங்கே ஆ மற்றும் ப் மதிப்புகளைக் கூட்டுகிறோம் இதன் தீர்வை சும் ல் சேமிப்போம் பின் தீர்வை அச்சிடுவோம்
இதுதான் நம் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட்
இங்கே சும்
20 ஐ விட பெரியதா என கண்டிஷன் ஐ சரிபார்க்கிறோம்
ட்ரூ எனில் சும் இஸ் கிரீட்டர் தன் 20 என அச்சிடுகிறோம்
இந்த வரிகளை comment ல் வைக்கிறேன்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
சேவ் ஐ சொடுக்கவும் முதலில் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ன் இயக்கத்தைப் பார்ப்போம்
Ctrl Alt மற்றும் ட் ஐ ஒருசேர அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும் கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ifstmtசி o ஐஎஃப் பின் enter செய்க இயக்க if என எழுதி enter ஐ தட்டுக Enter தே வால்யூ ஒஃப் ஆ ஆண்ட் ப் என காட்டுகிறது
10 மற்றும் 12 என மதிப்புகளைத் தருகிறேன்
சும் ஒஃப் ஆ ஆண்ட் ப் இஸ் 22
சும் இஸ் கிரீட்டர் தன் 20 என வெளியீடு காட்டப்படுகிறது
இப்போது programக்கு வருவோம்
மற்றொரு கண்டிஷன் ஐ சரிபார்ப்போம்
இங்கிருந்து கமெண்ட் ஐ நீக்குவோம்
இங்கே கமெண்ட் ஐ இடுகிறேன்
சேவ் ஐ சொடுக்கவும் இது நம் else ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட்
இங்கே சும்
10 ஐ விட பெரியதா என மற்றொரு கண்டிஷன் ஐ சரிபார்ப்போம் கண்டிஷன்
ட்ரூ எனில் சும் இஸ் கிரீட்டர் தன் 10 ஆண்ட் லெஸ் தன் 20 என அச்சிடுவோம்
டெர்மினல் க்கு வருவோம்
முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம்
Enter தே வால்யூ ஒஃப் ஆ ஆண்ட் ப் என காட்டுகிறது
10 மற்றும் 2 என மதிப்புகளைத் தருகிறேன்
சும் ஒஃப் ஆ ஆண்ட் ப் இஸ் 12
சும் இஸ் கிரீட்டர் தன் 10 ஆண்ட் லெஸ் தன் 20 என காட்டுகிறது
ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன்
புரோகிராம் க்கு வருவோம்
இங்கேயும் இங்கேயும் கமெண்ட் ஐ நீக்குகிறேன்
சேவ் ல் சொடுக்கவும் இரண்டு conditionகளும் பால்சே எனில் சும் இஸ் லெஸ் தன் 10 என அச்சிடுவோம்
இது நம் எல்சே ஸ்டேட்மெண்ட்
இப்போது இயக்கி பார்க்கலாம்
டெர்மினல் க்கு வருவோம்
முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம்
Enter தே வால்யூ ஒஃப் ஆ ஆண்ட் ப் என காட்டுகிறது
3 மற்றும் 5 என மதிப்புகள் தருகிறேன்
சும் ஒஃப் ஆ ஆண்ட் ப் இஸ் 8
சும் இஸ் லெஸ் தன் 10 என வெளியீட்டை பார்க்கிறோம்
இப்போது குறுக்கே வரும் சில பொதுவான பிழைகளைப் பார்ப்போம் புரோகிராம் க்கு வருவோம்
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ன் முடிவில் ஒரு செமிகோலன் ஐ இட்டால் என்னாகும்
நடப்பதை பார்ப்போம்
சேவ் ஐ சொடுக்குவோம் இயக்குவோம்
terminalக்கு வருவோம்
முன்புபோல கம்பைல் செய்வோம்
எல்சே வித்தவுட் ஆ பிரிவியஸ் ஐஎஃப் என பிழையைப் பார்க்கிறோம் program க்கு வருவோம்
இது ஒரு சின்டாக்ஸ் எர்ரர்
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட்
ஒரு செமிகோலன் உடன் முடியாது
ஐஎஃப் இல்லாமல் எல்சே ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் வேலைசெய்யாது இந்த பிழையை சரிசெய்வோம்
இங்கே செமிகோலன் ஐ நீக்குவோம் சேவ் ஐ சொடுக்குவோம் இயக்குவோம்
டெர்மினல் க்கு வருவோம்
முன்புபோல கம்பைல் செய்து இயக்குவோம் Enter தே வால்யூ ஒஃப் ஆ ஆண்ட் ப் 3 மற்றும் 6 என மதிப்புகளைத் தருகிறேன்
சும் ஒஃப் ஆ ஆண்ட் ப் இஸ் 9
சும் இஸ் லெஸ் தன் 10 என வெளியீடு உள்ளது
இப்போது இதே புரோகிராம் ஐ C ல் இயக்குவோம்
program க்கு வருவோம்
இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன்
Shift Ctrl மற்றும் ஸ் ஐ ஒருசேர அழுத்துக cpp எக்ஸ்டென்ஷன் உடன் பைல் ஐ சேமிப்போம்
சேவ் ல் சொடுக்கவும் அயோஸ்ட்ரீம் என ஹெடர் பைல் ஐ மாற்றுவோம் யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ இங்கே சேர்ப்போம்
சியர்ச் போர் ஆன் ரிப்ளேஸ் டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஐ சொடுக்கவும்
பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றுவோம் ரிப்ளேஸ் ஆல் ல் சொடுக்கி பின் குளோஸ் ல் சொடுக்கவும் இங்கே குளோசிங் பிராக்கெட்ஸ் ஐ நீக்குவோம்
ஸ்கான்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ சின் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றுவோம்
எழுதுக சின் பின் இரண்டு குளோசிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் C ல் வரியை ரீட் செய்ய சின் பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம்
பார்மேட் ஸ்பெசிஃபயர்ஸ் ஐ நீக்குவோம்
காமா மற்றும் ஆம்ப் ஐ நீக்குவோம் இங்கே காமா ஐ நீக்கி இரு குளோசிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும்
மீண்டும் ஆம்ப் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் ஐ நீக்கி சேவ் ல் சொடுக்கவும் இங்கே குளோசிங் பிராக்கெட் மற்றும் காமா ஐ நீக்கவும்
இப்போது n மற்றும் பார்மேட் specifier ஐ நீக்கவும் இரு ஓப்பனிங் பிராக்கெட்ஸ் ஐ இடுவோம் மீண்டும் இரு ஓப்பனிங் பிராக்கெட்ஸ் ஐ இட்டு டபிள் கோட்ஸ் னுள் n ஐ இடவும் இங்கேயும் குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்குவோம்
மீண்டும் இங்கேயும் இங்கேயும் குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்குவோம்
சேவ் ஐ சொடுக்கவும் இயக்குவோம்
terminalக்கு வருவோம்
promptஐ துடைக்கிறேன்
கம்பைல் செய்ய எழுதுக g ifstmtசிபிபி o ஐஎஃப்1 பைல் ifstmtசி ன் ஆட்புட் parameterஐ ஓவர்விரைட் செய்யாமல் இருக்க இங்கே ஐஎஃப்1 என்போம் Enter ஐ தட்டுக இயக்க if1 என எழுதி Enter ஐ தட்டுக Enter தே வால்யூ ஒஃப் ஆ ஆண்ட் ப்
20 மற்றும் 10 என மதிப்புகள் கொடுக்கிறேன்
சும் ஒஃப் ஆ ஆண்ட் ப் இஸ் 30
சும் இஸ் கிரீட்டர் தன் 20 என வெளியீடு வருகிறது
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
slideகளுக்கு வருவோம்
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் உதாரணமாக
எல்சே ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் உதாரணமாக
எல்சே ஐஎஃப்
இப்போது பயிற்சி ஆ என்பது ப் ஐ விட பெரியதா சிறியதா என சரிபார்க்க ஒரு புரோகிராம் எழுதுக குறிப்பு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துக
ஆ ப் மற்றும் சி இவற்றில் எதன் மதிப்பு பெரியது என காண மற்றொரு புரோகிராம் ஐ எழுதுக குறிப்பு else ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துக
இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது httpspokentutorialorgWhat is a Spoken Tutorial இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி